இங்க நறிய ஜிம்முக்கு தேவையான மிஷின்ஸ்லா இருக்கு.

இங்க ராதா அண்ட் கிருஷ்ணா ஓட ஸ்டேச்சு இருக்கு.

இங்க வைட் கலர் டைல்ஸ் போட்ருக்காங்க.

இங்க நறைய லைட்ஸும் போட்டு இருக்காங்க.

இது அண்டர்கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் .

இதோட ஆம்பியன்ஸ் ஒயிட் கலர்ல இருக்கு.

இது ஒரு ட்ரெஸ் ஷாப் .

இங்க ஒரு போடு இருக்கு. அந்த போடுல கிண்டின்னு தமிழ் இங்கிலீஷ் ஹிந்திலயு எழுதிருக்கு.

அதுக்கு பக்கத்துல இன்னொரு ஒரு மாடு நின்னுட்ருக்கு.

இது ஒரு சலூன் ஷாப் .

அவரு ஒயிட் கலர் டீசர்ட் அண்ட் ப்ளூ ஜீன் போட்டுருக்காரு.

பக்கத்துல ஒரு எல்லோ கலர்ல ட்ரக் ஒன்னு இருக்கு.

அந்த மரத்துக்கு கீழ ஒரு ஸ்கூட்டியு இருக்கு.

ப்ளூ கலர் ஒய்ட் கலர் பலூன வெச்சு டெக்ரேட் பண்ணிருக்காங்க.

மல்டி பிராண்ட் கார் அப்படின்ட்டு எழுதி இருக்கு.